ஆஹ் அவ்ளோ எழுதுவீங்களா

அவங்க அதை படிச்சி திருப்பி அந்த letter வரும்போது அந்த வீட்டுல இருந்து letter வந்திருக்குன்னும் போது அந்த letter ர பிரிக்கிறதுக்குள்ளையே எனக்கு கண்ணுல இருந்து தண்ணீ அப்படியே அருவு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும் அதை பிரிச்சி அதை படிக்க ஒரு ஒரு வரிகள் ஆஹ் நினைக்கும் போதே எவ்ளோ ஆனந்தமா இருக்கு ஹம் அதை அப்படியே இன்னுமும்வச்சி இருக்ககேன் சுதா இன்னுமோ என்னொட எங்க அப்பா அம்மா எனக்காக எழுதுன letter எங்க அக்கா தங்கை எழுதுன letter என் தம்பிங்க எழுதுனது எல்லாத்தையும் ஒரு file மாதிரி பண்ணி அதை ஒரு பொக்கிஷன் மாதிரி வச்சிருக்கேன் நானு

ஆமா உன்மையாலுமே எனக்கு எப்போ marriage ஆச்சு அப்போல இருந்து இன்னுமும் அவங்க எழுதுன letter எப்போ phone னுன்னு வந்து அந்த letter miss சா இதா ஆச்சோ அது வரைக்கும் என்னோட letter எல்லாமே வச்சிருக்கேன்

எனக்குலாம் நான் marriage ஆகி வந்து எவ்ளோ நாள் கழிச்சு தான் phone லாம் வந்தது

இதுவே எனக்கு வாங்கி தான் அனுப்பி விட்டாங்க எனக்கு அப்போ வந்துச்சு அப்போயே எனக்கு first டு எங்க வீட்டுல எங்க மாமியார் வீட்டுல என் கிட்ட தான் phone இருந்துச்சு எங்க அப்பா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க நான் phone இல்லாம்ம இருக்கமா இருக்க கூடாதுன்றதுக்காக வாங்கி கொடுத்தே அனுப்பிச்சாங்க என் கூடயே அது எம்மா இருந்தாலும் பரவாயில்ல என் பொண்ணு குரல்லாச்சும் கேட்கணும்னு நான் வந்து இங்க நான் வரும்போது எல்லாம் letter தான் சுதா paper பேனா எடுத்து paper வாங்கிட்டு வந்து வச்சிப்பேன் ஒரு ஆஹ்

ஹம்

ரொம்ப சின்ன பட்டிருப்பாங்கள அந்த இதுல இதுல பத்தொன்பதுல அந்த இது நடக்கும் போது அவங்க எல்லாம் எவ்ளோ கஷ்ட பட்டிருப்பாங்கள அந்த இது அந்த வண்டி வந்து நம்ம மேல மோதுமா அப்போ கூட தெரியாம அவங்க வந்திருப்பாங்க ஆனா அந்த அளவுக்குலாம் அவங்க இருக்கும் போது வாழ்கையில அப்போலாம் அப்போலாம் letter எழுதவே அவங்களுக்கு நேரம் இருக்காது military அந்த வண்டி எல்லாம் அப்படியே அந்த belt போட்டு அதெல்லாம் petrol கிடையாது இல்ல petrol இருக்காது petrol tank மாதிரி தான் அது நேரா போய் அதுல பட்டு வெடிச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப இது அதெல்லாம் அது நம்ம இன்னும் பார்க்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கும் இப்படி எல்லாம் நடந்து இருக்கு பாரேன் நமக்கு ஏதோ ஒரு cinema பார்த்த மாதிரி அப்போலாம் அது அதெல்லாம் காதலர்கள் தினம் கொண்டாட போற time ல எல்லாம் இப்படி ஒரு breaking news மாதிரி அந்த time வரும்போது எல்லாம் shock ஆகி உட்காந்தாங்க இப்போ யா முன்னலாம் காரலர்காகவே தினத்துக்காகவே வாழ்ந்த நாளேல்லாம் போய் இப்போ இதுக்குன்னு வேற ஒரு நாள் வந்து இருக்கு வந்திருக்குல ஆமா கருப்பு தினம்ன்னு போட்டு அந்த army லலாம் நினைக்கிற மாதிரி வந்திருக்குல ஆமா ஆமா அது வந்து அது அதுக்காகவோ ஆனதோ என்னவோ தெரியாது கடவுள் எப்படி வேணாலும் படைப்பாரு எப்படி இப்படியும் படைக்கிறாரு அப்படியும் படைக்கிறாரு கடவுள எப்படின்னு நம்ப முடியல நாட்கல எப்படினாலும் மாத்தலாம் சுதா வாழ்கையில் வீதி எப்பனாலும் எப்படினாலும் மாறும் இன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம்நு நினைப்போம் நாளைக்கு என்னன்னு தெரியாது அதான் அக்கா நேத்து அக்கா கிட்ட பேசும் போது சொன்னேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நேத்து தான் சத்தியா அந்த பக்கம் அந்த தெருவுக்கு போயிட்டு வந்தேன் ஒருத்தவங்க ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துட்டா அவளுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்து அந்த முனையில அந்த uncle உட்கார்ந்துட்டு இருந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு பேசிட்டு வந்தாரு இன்னைக்கு அவர் இல்ல எழுந்து போயி என்ன ஆச்சு அப்ப்டின்ற தெரியல நல்லா தான் இருந்தாரு அப்போதான் மனிதனோட வாழ்கையில் பிறப்பும் இறப்பும் எப்போ வரும்னு தெரியாது விடு அவ்ளோதான் அப்படின்னாரு அது தான் அந்த மாதிரி தான் நம்ம army காரங்களுக்கு எப்போ எது வரும் எப்போ எப்ப்டி வரும்னுலாம் தெரியாது அதை நம்ம பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப வேதனையா இருக்கும் இப்படி இரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்து இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி ஆமா retirement ஆனத்துக்கு அப்பறமும் இங்க வந்து இப்போ அவனுக்கும் government வேலை கொடுத்து இருக்காங்க army காரங்க வந்து இப்போ வேலை செய்றாங்க இப்போ ஆஹ் ஆஹ் இருப்பாங்க சுதா அந்த மாதிரி வந்து வீ இதுல வந்து வாழ்ந்து அவங்களும் இருப்பாங்க வந்து ஒரு tuition நடத்துறதோ

ஆமா பிள்ளைங்களுக்கு ஏதோ செய்யுறதோ அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமா இருப்பாங்க இந்த மாதிரி retired ஆகி வரும்போது எல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமாவும் இருப்பாங்க ரொம்ப பார்த்துப்பாங்க என்னோட வாழ்க்கை இப்படி இருந்தது என்றத தான் பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க கிட்டலாம் நம்ம பிளைங்க பழகுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும்

இல்ல அமைஞ்சா தான் அது அவங்களுக்கு ஒரு

ஆமா பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்குலாம் ஆளு இருக்கணும் தன்னோட வாழ்க்கை தன்னோட அக்கம் பக்கம் உள்ள வாழ்க்கை அதெல்லாம் வந்து வயசான முன்னெல்லாம் வந்து நாளாம் எங்க பாட்டி கிட்ட எங்க இவங்ககிட்டலாம் உட்கார்ந்து கேட்பேன் நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க தாத்தா இறந்துட்டாரு ஆனா எங்க ஆய்யா கிட்டலாம் நிறைய பேசி இருக்கேன் பாட்டிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்காங்க அந்த வீட்டுல அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரு இருந்திருக்காங்க வாழ்க்கையில எவ்ளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் பட்டு இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிரதுக்குள்ள நம்ம ரொம்ப கஷ்ட படுறோம் அந்த காலத்துல வாழ்கையை புரிந்து கஷ்ட்டபட்டோம் இப்போ அதுங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கஷ்ட படுறோம்

என்ன பண்றது இதுவும் ஒரு நாட்கள்னு கடந்து போற இருக்கு நம்ம பசங்களே பரவாயில்ல இன்னும் கீழ உள்ள பசங்க எல்லாம் இப்போவே பிடிக்க முடியல அதுங்கல ஆமா அது வேணா உன்மை தான் சுதா இப்போ நம்மளே நம்ம பசங்களே பரவாயில்லன்னு தோணும் பாருங்க

அது மாதிரி ஆகிடுச்சி இப்போ எல்லாம்

இது தான் வாழ்க்கை இவ்ளோ தான் உங்களுக்கு வருமானம் இப்படி தான் நீங்க எவ்ளோ பணம் இருந்தாலும் அதை வெளிய காட்டிக்காம பிள்ளைங்கள வாழ வைக்கிறாங்க

அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு வாழணும் அப்ப்டி என்றது எல்லாம் ஆமா ஆமா அது என்னவோ உன்மை தான் இப்போலாம் ரொம்ப என்ன பணறதுன்னே ஒன்னும் புரியல ஆனா பசங்க இப்போ உள்ள பசங்க எல்லாம் எனக்கு ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குது

பிடிச்சி இருக்குன்ற திரும்பி வந்தா வீட்டுக்கு வரலன்னா நாட்டுக்குன்ற அதெல்லாம் எல்லாராலயும் டக்குனு சொல்லிட முடியாது இல்ல உன்மையா நானும் இப்படி தான் நினைச்சிட்டு இருந்தேன் பாக்கலாம் அவன் தலையில என்ன எழுதி இருக்குன்னு நம்ம நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஆகிடுச்சினு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆமா அது வந்து அந்த school அந்த இதுல அந்த rules படி படிச்சிக்கிட்டு இது பண்ணாப்புலன்னா அது கண்டிப்பா எல்லாருக்குமே முடியும் தான் சரி சுதா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி பண்ணட்டும்மா ஆஹ்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

கண்டிப்பா இந்தமாதிரி பிரச்சனைகள் வராம நம்ம வந்து பாதுகாப்பாவும் இருக்கலாம் அதனால நம்ம அதுக்கேத்த மாதிரி hydration ஆ இருந்தாலே ஆரோக்கியமா வாழலாம்னு சொல்லலாம் அதுக்கு வந்து heat அப்பறம் எதுவுமே செய்யாதுன்னு சொல்லலாம்